வாங்கி, CPO வந்த உடனே, 15 . உள்ள இருக்கிறது எல்லாம் தெரியும் அப்படியே. அந்த மாதிரி build பண்ணுச்சு.தனித்தனியா, ஒவ்வொண்ணா வாங்கி, ஒரு முப்பது ரூபாய் ஆச்சு, filter பண்றதுக்கே உள்ளே இருக்கிறதா, தனித்தனியா தெரியணும்ன்னா, எப்படி? உள்ளே processor , அந்த நல்லா இருக்கும். Lightening போட்டிருக்கும். உள்ளே எல்லாம். So 16 . Super ஆ இருக்கும்

அந்த budget ஒரு, இருபது ரூபாய்க்கு, CBI வாங்குச்சுன்னா, ஒரு முப்பது ரூபாய்க்கு, build பண்ணுச்சுன்னா, game super ஆ விளையாடலாம்நல்லா இருக்கும்

handle பன்னனும் எல்லா graphics உம் graphic card தனியா வாஙகி பொட்டுக்கலாம் னல்ல range la நல்ல ஒரு ஒரு நல்ல range ல ஒரு system யெ எடுகனும் நா PC யெ எடுகனும் நா எவலொ வரும் எதுல எடுத்தா நல்ல இருக்கும்

நான் அதுக்கப்புறம் வேணா, CP upgrade பண்ணிக்கலா

அதுவும், RAM வந்து, ஒரு கண்டிப்பா, அ, நாலு வாங்கணும், வாங்குறதுக்கு 19 . வேணும்னா, extend பண்ணிக்கலாம். எட்டு வரை, எட்டு எழுதலாம்

அப்புறம், storage வந்து, கண்டிப்பா, TV , ஏதாவது, TV கணக்குல வேணும். Harddisk , அதை, வாங்கிப் போட்டுக்கலாம்

SSD தான் வாங்கணும், HDD ன்னு இருக்கும், storage

21 . ஆனா, SST ன்னு கேட்டு, பார்த்து வாங்குனோம்

processor வந்து, recent ஆ, I Core ல வந்து, I Coreseven , twelfth gin வந்துருச்சு

அது வாங்கலாம், processor எல்லாமே, தனித்தனியா வாங்கிக்கணுமா? இல்லை. CPO , அதோடயே இருக்கும். நீ, I for three process கூட, வாங்கலாம். CPO , rate கம்மியாதான் வரும். ஆ, அதுக்கு அப்புறம், நீ, seven போடுறேன்னா, போட்டுக்கலாம்

அதுக்கு அப்புறம், நீ, seven போடுறேன்னா, போட்டுக்கலாம்

அப்புறம் என்னது? Graphics card உள்ள இருக்கும். இது ரொம்ப கம்மியா இருக்கும். என் reason , three அந்த மாதிரிதான் இருக்கும். நம்ம extend பண்றதுன்னா, என் video 24 . AMR , அந்த மாரி, ஏதாவது, highest போட்டுக்கலாம். நல்லா இருக்கும் அதெல்லாம், எப்படி, அ, வாங்குறதுக்குன்னா, உடனே வாங்குறதுன்னா, வாங்கிக்கலாமா? Easy ஆ கிடைக்குமா நம்ம, தெரிஞ்ச, ஒரு அண்ணன் இருக்கு

அந்த அண்ணாட்ட சொன்னா, அந்த அண்ணன் வந்து, எட்டு வருவாங்க. அந்த அண்ணன் வந்து, அ, என்ன மாதிரி வேணும்னு கேட்டு, அந்த அண்ணன் build பண்ணி தருவாங்க. தந்துட்டு, இப்போ மட்டும் வாங்கிக்கோங்க. Graphics கடை, அதுக்கு மட்டும், காசு வாங்கிக்வாங்க build பண்றதுக்கு வாங்க மாட்டாங்களா? ஆ, போட்டு தர்றதுக்கு அதுக்கெல்லாம் வாங்க மாட்டாங்க. தெரிஞ்ச அன்னன் தான் ஓ. அதனால, எதுவும் ஆகாத? அதனால எல்லாம், ஒண்ணும் ஆகாது.

gaming க்காக மாத்தும்போது, மத்தபடி எல்லாம், இது ஆகாத ஆஹான். நீங்க editing எல்லாம் பண்ணி கத்துக்கணும். Photoshop ல அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது, இப்ப processor , இதெல்லாம் வேணும். அப்பதான், screen resolution எல்லாம் correct ஆ இருக்கும். பண்ண முடியும் ஆ அப்படி பண்ற மாதிரி இருந்தா, என் media , அந்த மாதிரி graphics card , extra நான் போட்டுக்கலாம்

அப்புறம், என்னது cooling fan . அது இதுன்னுட்டு போட்டுக்கலாம்

இருந்துச்சுன்னா, ஆ, storage வந்து, SSD ல வாங்குனோம்

. Graphics card , கண்டிப்பா வேணும். கொஞ்சம் D எல்லாம், அதிலேயே விளையாட முடியுமா? ஓ, விளையாடலாம்.. மவுசு, free fire க்குன்னா, மவுசு வேணும்.

எவ்வளவு ஒரு மவுசு?

processor வந்து, Raiza ல எடுத்தா, super ஆ இருக்கும். ம்,

அப்படி பண்ணிட்டா, எப்படியும் ஒரு budget பார்த்தா, ஒரு எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்குள்ள வருமாம்.

1 . எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்குள்ள வரும். ஆ, நம்ம வேணுங்கற ram வச்சுக்கலாம், graphic card , போட்டுக்கலாம். அதனாலதான், build பண்றது, கொஞ்சம் இதா இருக்கும் ஆ , இல்லாட்டி, நம்மளுக்கு தனியா, அந்த specific ஆ, அது கிடைக்காது. அந்த மாதிரி, நம்ம எதிர்பார்க்கிற model .

laptop ன்னு எடுத்தீங்கன்னா, உனக்கு correct ஆ, நீ ஒரு ஆறு GB எடுக்கறேன்னா, 33 . ம், tenth இதுன்னு, அந்த மாதிரி கிடைக்கும். I seven ல தேடுனா, கிடைக்காது.

இந்த மாதிரி, laptop , நீ கொண்டு போடா, எங்கேயாவது. ஆனா, அது, ரொம்ப நாளைக்கு, அது யோசிச்சிருக்கணும். ஒண்ணுமே, ஒண்ணும் முடியாது. யோசிச்சுட்டு. Build பண்ண முடியாது. பண்ண முடியாது. இப்போ, ஒண்ணு எடுக்குறோம்னா, அதே தான் use பண்ணிட்டே தான் இருக்க முடியும்

அப்படி மாத்தறதா இருந்தா, குடுத்துட்டு தான் வாங்கணுமா?

இது வாங்கிட்டா, build பண்ணிக்கலாங்கற

எடுக்க வேண்டியது தான். சினா அதான். நிறைய இருக்கும். Plus point இங்க. அப்புறம் அப்புறம் screen நல்லா இருக்கும். Laptop வந்து, brightness , அதெல்லாம் அதுக்கு adopt போகாது. Correct ஆ இருக்காது

Easy அதெல்லாம், ambulance display , அந்த மாதிரி புகுந்துடும். Correct ஆ இருக்கும். Full HD

37 . higher solution ல இருக்கோம். அப்புறம், EC ல சொல்லிக்க வேணாம். நல்லா இருக்கும்

Laptop ன்னா, உனக்கு, நீ PC ல தேடுறதை விட, அதே மாதிரிதான் இருக்கும். ஆனால், rate உம் அதிகமா சொல்லுவானுங்க

நீ கொண்டு போனீன்னா, spare parts கிடைக்காது. laptop கெல்லாம்.

PC க்கு எல்லாம் நிறைய பேர் இருக்கானுங்க. அவனுங்களே வந்து, பண்ணிட்டு போயிருவானுங்க. இப்படி பண்ணுவாங்க, repair பண்ணுவாங்க இதுல, lab ல எல்லாம், ரொம்ப நேரம், use பண்ணி, heat ஆச்சுன்னா, எதோ, அதுவே, start ஆயிரும், off ஆயிரும், என்னமோ சொல்லுவாங்க ஆ, அது, malware , அந்த problem எல்லாம் வரும். Heat ஆயிரும். Side ல எல்லாம்,

அபோ gaming கு மட்டும் தான் use ஆகும ஆமா அதுவுமே heat ஆகும்

அதான் ப்ரச்சனையெ lap top ல side ல இருந்து சூட காத்து வந்த்துடே இருக்கும் அப்போ, angest என்ன பண்றது? நம்ம தனியாதான் வாங்கணும்ன்னா, இங்க budget ஏ ஒண்ணு வாங்குற அளவுக்குத்தான் இருக்கு அந்த வீட்டிலேயே வச்சிருக்கிற மாதிரி இருந்தா, பேசி போயிக்கலாம். பிரச்சனையே இருக்காது PC வாங்கறதுதான் இப்ப நல்லதுன்னு தோணுது. அதான் build பண்ணிக்கலாங்கறீங்களா?

வேற என்ன இதுல use பண்ணுவ? PPT போடுவ college இதுக்கு

XL use பண்ணுவேன். அவ்வளவுதான்

அவ்வளவுதான் use பண்ணுவேன். வேற எதுவும் பண்ண மாட்டேன். படம் வேணா பார்ப்பேன். Editing photoshop ல, எல்லாம் பண்ணுவீங்களே?

அதெல்லாம் பண்றதுக்கு correct ஆ இருக்கும். PC இப்போ, நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோ

வாங்கிட்டு, அந்த அண்ணாகிட்டே சொன்னா, எத்தன நாள்ல build பண்ணி தருவாங்க நம்மளுக்கு? நீ காலையிலே சொன்னீன்னா, அந்த அண்ணன் 44 . மத்தியானத்துக்குள்ள, என்னென்ன காசு சரி? என்னென்ன graphic card எல்லாம் வேணும்ன்னு கேட்டீங்கன்னா, உடனே மத்தியானத்துக்குள்ள எடுத்து வச்சிருவோம். Address ன்னா வந்துருவாங்க, வீட்டுக்கே . அந்த அண்ணன், இங்கதானா? நம்ம ஊருதானா?

நம்ம எல்லாம் இப்படி, கடை வச்சிருக்காங்களா?

இது ஆகலைன்னு சொல்லிட்டு, ஒழுங்கா இதை, ஓடல

அப்புறம், அதை, spare parts ல, வீட்டுலயே வச்சிட்டு, office போயிட்டு இருந்துச்சு

வேணும்ன்னா, அந்த அண்ணன் வந்து, build பண்ணி தர்றோம். அது தெரிஞ்சவங்களுக்குதான்

அப்ப வாங்கிட்டு சொன்னா, apply பண்ணிக்கலாம். ஒரே நாள்ல

ஓ . எல்லாமே அந்தாண்டையே கிடைக்கும் இல்ல? ஆ, தருவாங்க. அந்த அண்ணன், next வந்துருவாங்க

வேணுங்கிறது, அந்த அண்ணன் போட்டு இருந்துட்டு,

என்னென்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். ஆங், மாத்தணும்ன்னா மாத்திக்கலாம், அப்படிம்பாங்க. ஆங் ம்ம் அது நம்ம, GPF build பண்றது பொறுத்துதான். Super ஆ இருக்கும். நீங்க Google ல அடிச்சு பாரு. Lighting , light எல்லாம் போட்டு, super ஆ இருக்கும்

அதுக்கப்புறம், அதுல ஏதாவது problem இருந்துச்சுன்னா, அதுல என்ன CP system பத்தின இது வந்தாலும், அந்த உடனே பண்ணிடுவாங்களா? என்ன பண்ணிருக்குறாங்க? உள்ள spare parts எல்லாம் மாத்திடுவாங்க

full ஆ N media , raison அந்த மாதிரிதான் போடுவாங்க. Local எல்லாம் போட மாட்டாங்க. ஓ. நல்லாதான் போடுவாரு

அப்புறம், வேற என்ன இதுக்கு? Correct ஆ, match boost எல்லாம் பண்ணி, catchy clear பண்ணிடுவா

First எடுத்தவுடனே, cover பண்ணி தந்துட்டு போயிருவாரு. Slow , இந்த மாதிரி இதெல்லாம், game எல்லாம் ரொம்ப slow ஆச்சு. இந்த மாதிரி எல்லாம் ஆட்டுனோம். யார்ட்ட சொன்னா, 53 . போட்டுக்கிறோம். வேற professor ஏதாவது, மாத்திரை, மாடு இருந்தா

எங்க வீட்டுல, phone கேட்டேன். ம் 54 . அதான் இருக்குல்ல, அதையும் use பண்ணேன். System use பண்ணா, இது studies க்கு வாங்குனா, வாங்கி தர்றோம், அப்படின்னாங்க. சரி, நம்மளுக்கு கிடைச்சா, okay தானே சொல்லிட்டு, சரி, நம்ம போயிட்டறலாம், அப்போ. கோயம்புத்தூர் போயிட்டு, பார்த்த வாங்கீட்டு வரலாம் ஒரு நாள் ம், சரி. அந்த அண்ணன், எங்க அண்ணன் மாத்துச்சு. இதெல்லாம் மாத்திட்டு

ஆ, limit cardio , இதோ speaker இருந்தாங்க ம்ம் அப்போ, எதா இருந்தாலும் பண்ணி வந்துருவாரு. Free ஆதான் பண்ணுவாரு. இந்த ம் மட்டும் காசு வாங்குவாரு, அவ்வளவுதான் 57 . சரி, அப்போ ஏன் அவங்க எல்லாம், இந்த வீட்டுல அவன் போயிட்டு, பாத்துக்கலாம்

பாத்துட்டு, முடிஞ்சா அப்படியே வாங்கிட்டு வந்தரலாம். Amount ready ஆயிருச்சுன்னா

ஆங், free ஆதான் இருப்பேன் ம்ம், நான் கூப்பிடுறேன்

சரிடா. Okay

நான் இன்னிக்கு வீட்ல தான் இருக்கேன் இப்போ தான் வந்தேன் எங்க போன இன்னிக்கா மங்களம் பாட்டி அப்படியே வெளிய போயிட்டு வந்தேன் record கீது எதாவது எழுதுனியா

எவ்ளோ எழுதணும் என்ன எழுதனும்னு அதுனால கேக்கவே இல்ல சேரி கேட்டு எழுதிக்கலாம்னு அப்படினு சொல்லி விட்டுட்டேன் இன்னும் leave இருக்குல நாலு நாளு நிறைய எழுதணுமா ஆமா எல்லாமே முடிக்கணும் first cycle test first internal ஓடாது முடுசுட்டோம் second ஓடாது எல்லாமே எழுதிட்டு வர சொன்னாங்க